சின்ன பிரிட்ஜ் மாதிரி நடுவுல கட்டிவிட்ருக்காங்க அதுக்கு கம்பி வந்து பச்ச கலர்ல இருக்கு.

முன்னாடி வந்து சின்ன ஸ்டாச்சு மாதிரி இருக்கு.

அதே மாதிரி அந்த பில்டிங் வந்துட்டு வெள்ள கலரும் புளூ கலர்ல வந்துட்டு பில்டிங் இருக்கு.

ஹைவே ஸ்பாட் அது பக்கம் ரைட் சைடுல டி_வி_எஸ் ஷோரூம் மாறி சின்னதா வெச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு கடலு இந்த கடல்ல ஒரு போட்டு ஒரு ஆண்டி நின்னுட்டு இருக்காங்க அவங்கள போட்டோ எடுக்க இரண்டு பேருக்கிரு இருக்கிறாங்க.

இது வந்து ஒரு எக்சிபிஷன் ஹால் .

வைட் கலர்ல பில்டிங்க்கு பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

அதுக்கு கீழ வந்து ஒரு சிமெண்ட் தரையுமா இருக்கு.

அதுக்கு கீழ வந்துட்டு எவ்ளோ டீசல் வேணுமோ போட்றக்கான அந்த கன் மாதிரி வெச்சுருக்காங்க.

அதுக்கு மேல வந்து ரிலையன்ஸ்னு சொல்லி எழுதியிருக்கு.

நெறைய பேரு வந்து சேர் போட்டு உட்கார்ந்து பார்த்துட்டுருக்காங்க.

அதே மாரி சுத்தி வந்து ஒரே செடிகள் மரங்கள் எல்லாமே இருக்.

அதுக்கு மேல பச்ச கலர்ல வந்து தார்பாய் போட்டு வந்து ஒரோரு ஒடையும் மறைச்யிருக்காங்க.

அதுல வந்து ஏதோ பொருள் எடுத்துட்டு போற மாரி இருக்கு அதுக்கு பக்கத்துலயே ஒரு ஆரஞ்சு கலர்ல வந்துட்டு.

இது வந்து ஒரு கார்பென்டரோட ஏரியா மாதிரிதா இருக்கு.

இது வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா மாரி இருக்கு.

முன்ன அந்த பவுல்ல வந்து மூணு ஃப்ளேவர்ஸ் வந்து ஐஸ் கிரீம் வெச்சி பழங்கள்லாம் போட்டு டெக்ரேட் பண்ணிருக்காங்க.

ரோஸ் கலர் இது எல்லா கலரயும் வெச்சி வந்துட்டு பூவெல்லாம் வெச்சி.

இது வந்து ஏதோ ஒரு கல்யாண ஃபங்ஷன்க்கு ஏற்பாடு.

பண்ணி வெச்சு ஒரு டெக்ரேஷன் மாறி தான் இருக்கு.

இது நார்மலா ஒரு ஏரியா குள்ள எடுத்த ஒரு ஃபோட்டோ மாதிரி.

அதுக்கு பக்கத்துல ஒரு வெள்ள கலர் கார் இருக்கு.

மேல இந்தியன்ஸ்னு எதோ போர்டு வச்சுருக்காங்க.

அதே மாரி வெளியே வந்து சில போட்டோ எல்லாம் போட்டுருக்காங்க.

இது வந்து கத்துவுக்கும் ஜன்னல்கும் செய்யுர மாரி இருக்கு.